ஒரு பைய மட்டு மலையிலிருந்து குதிக்கிற மாரி போஸ் குடுத்துட்டு நின்னுட்ருக்கான்.

சர்ச்சோட வலது புறத்துல ஒரு கல்லற இருக்குது இந்த இடம் பாக்கவே அமைதியா இருக்கு.

இதுல கீழ ஒருத்தர் உக்காந்து பாட்டு பாட்றக்கு மைக் புடிச்சிட்ருக்காரு.

இது தண்ணியா இது தண்ணியால சூழப்பட்ட ஒரு எடோ.

இந்த எடத்துல நெறைய மரங்க பச்ச பசேன்னு பாக்க இருக்கு.

பின்னாடி மரங்கள் பாக்கறக்கு ரொம்ப அழகா இருக்கு.

அங்க நாலு அஞ்சு பேர் நின்னுட்ருக்காங்க ஒருத்தர் மரத்து மேல உக்காந்து ஒரு கைய ஊன்ன மாரி உக்காந்து போஸ் குடுத்துட்ருக்காரு.

இந்த எடத்த பாக்கறக்கு சூப்பரா இருக்கு.

இத வீடு பாக்குறக்கு ரொம்ப அழகா இருக்குது.

ஒரு ஜென் உள்ள பணோ எடுத்துட்டுருக்காரு.

இது ஒரு பெரிய ஃபேக்ட்ரி இங்க நெறய திங்ஸ் அடுக்கி வெச்சிருக்காங்க.

அதுல ஒரு ம் பெரிய ஒரு வீடு இருக்கு. கெஸ்டவுஸ் மாறி அது தெரியுது.